இல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்னு இருக்குது.

இத பாக்குறதுக்கு ஒரு கிரவுண்ட் மாதிரி தெரியுது அதுல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க கொஞ்ச பேர் விளையாடிட்டு இருக்காங்க.

ஒரு ஆளு வெள்ள கலர் பனியன் போட்டுருக்காரு.

சைடுல தென்ன மரோல்லா தெரியுது.

அந்தப் பெட்ரோல் பங்க்கு உள்ள நிறைய வண்டி நிக்குது ஒரு காரு ஒரு டூரிஸ்ட் பஸ் பக்கத்துல ஒரு மினி பஸ் ஒன்னு நிக்குது.

டோர் ரெண்டும் போட்டி இருக்குது.

இது கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் செல தெரியுது.

அது கீழியே சாக்ல நறைய விதவிதமான பூவெல்லாம் இருக்குது.

பக்கத்திலயே ப்ளூ கலர்ல பாக்கெட் ஒன்னு தெரியுது.

சைட்ல செவிருக்கு வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கான்க.

இந்த கடையில பழமு காய்கறி வகையெல இருக்கு.

பின்னாடி நறைய பச்சை கலர்ல மரம் எல்லா வளர்ந்துருக்கு.

ஒரு ஆளு பைக்ல போயிட்டு இருக்காரு.

இந்த எடத்துக்கு சந்தன கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

அதுல ரெண்டு பைக் ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக்க நிக்கு

இது ஒரு ஸ்கூல் என்ட்ரன்ஸ் .

இந்த பெட்ரோல் பங்குல ஒரு ஆளு ஸ்கூட்டில பெட்ரோல் போட்டுட்டுருக்காரு.

இது ஒரு பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்கு அந்த சைடுல ஒரு கார் ஒன்னு பெட்ரோல் போட்டு இருக்கு.

கடைக்குள்ள மஞ்செ கலர்ல நெறைய லைட் பத்திட்டு இருக்கு.

இந்த கடைக்கு மேலேயே இன்னொரு கட ஒன்னு இருக்கு.